இந்த முறைசாரா கல்வி வந்து ஒரு உதவியா இருக்கும் ஆஹ் இந்த முறை சார்ந்த கல்வி இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு கால~ காலமுறை இதெல்லாமே இருக்கு ஆனா அதுவே மு~ முறை சாரா கல்வியில வந்து இந்த வயது வரம்பு இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து எதுவுமே கிடையாது அதனால இது வந்து இ~ இதுல வந்து பெரியவராகி பள்ளிக்கு ஆஹ் சென்று படிக்க வாய்ப்பில்லாதவங்க ஆண்கள் பெண்கள் இப்படி~ இப்படிப்பட்ட எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம so இது மாதிரியானவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக் கொடுக்குது இந்த முறை முறை சார்ந்த கல்வி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 இதெல்லாம் வந்து பெரும் உதவியா இருக்கு இதற்காகவே வந்து இத்தகைய நிறுவனங்கள வந்து சமுதாயத்தின் மானியங்கள்னால நடத்தப்பட்டுட்டு வருது தொழில் செய்யும்போது பெற்றுக் கொள்ளக் கூடிய அனுபவக் கல்வி வ~ ஆஹ் முதற்கொண்டு ஒருவர் தன் வாழ்க்கை காலத்துல பெறும் பட்டறிவும் முறைசார கல்வியிலேயே அடங்கும் கல்வி வந்து நமக்கு கற்றல் அனுபவத்தை கொடுக்குது ஒரு நபரோட கற்றல் அனுபவம் வந்து அந்த மனிதனோட உடல் வளர்ச்சி, உள்ள வளர்ச்சி, மன வளர்ச்சி, உணர்ச்சியின் வளர்ச்சி, இந்த மாதிரியான பல இதை வந்து உள்ளடக்கி இருக்கு இந்த கற்றல் அனுபவத்துல வந்து ஒரு நபர் வந்து ஆஹ் பங்கேற்~ பங்கேற்பு வந்து ஒரு படிப்புதான் இந்த கற்றல் அனுபவத்துல முக்கியம் என்னன்னா படிப்பு அப்புறம் ஆய்வுகள், விளையாட்டு ஆஹ் விவாதத்தில் பங்கேற்பதல் so இந்த மாதிரியான செயல்களால நமக்கு வந்து அந்த கற்றல் அனுபவம் கிடைக்குது ஏனைய கல்வி முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மாற்றுக் கல்வி முறை சார்ந்த கல்வி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இப்போ மாற்றுக் கல்வி முறை அப்படின்னா என்னன்னா ஆஹ் இது வந்து கல்வியை வந்து வேற முறையிலே கற்பிக்கப்படறது எடுத்துக்காட்டுக்கு மாற்றுப் பள்ளிகள் வந்து தானே கற்றல், இல்லப்பள்ளி, பட்டறிவு கல்வி ஆஹ் இதெல்லாம் மாற்றுக் கல்வியிலே அடங்கும் மாற்றுக் கல்வி முறையிலே வந்து தோன்றும்

ஆஹ் இப்ப வந்து தொல்குடி சார்ந்த கல்வின்னு ஒண்ணு சொல்றாங்க அந்த தொல்குடி சார்ந்த கல்வியில என்ன நமக்கு கத்து தர்றாங்கன்னா ஆஹ் ஒரு ஒரு நாட்டோட பரம்பரையாக அந்த நாட்டுல ஆஹ் க~ கடைப்பிடிக்கிற பண்பாடு பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு எடுத்து சொல்றதுதான் ஆஹ் தொல்குடி சார்ந்த கல்வி இப்ப நம்ம வந்து வரலாற்று பாடத்துல வந்து படிச்சிருப்போம் ஆஹ் இரு நாட்டிற்கு இடையே போர் வந்து ஒரு நாடு அழிந்தது அந்த மாதிரி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 ஆஹ் அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்து~ காலகட்டத்துல வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப கம்மியாவே ஆஹ் ஆஹ் கற்றாங்க மனித நாகரிக வளர்ச்சில வளர்ச்சியில ஆஹ் மற்றும் ஆஹ் முன்னேற்றத்துல வந்து முன்னேற்றம் சார்ந்த

சமூகத்துல வந்து ஒரு ஆற்றல் மிக்க உறுப்பினரா நம்ம இருக்கணும் அப்படின்னா சமூக மதிப்புகள் குறிக்கோள்கள், நம்பிக்கை, விருப்பங்கள், பழக்கவழக்கங்கள், பண்பாடு இது எல்லாமே வந்து நம்ம ஒரு விதையா இருக்~ விதைக்கணும் ஆஹ் அதாவது ஆஹ் இப்போ என்ன சொல்றேன்னா மனிதன் ஒரு கவிஞனாகவோ ஆஹ் தத்துவ மேதையாகவோ ஒரு நல்ல ஆசிரியராகவோ ஒரு திறமை வாய்ந்த மனிதனாகவோ ஆஹ் இருக்க வந்து கல்வியை ஆஹ் மிகவும் ரொம்ப முக்கியம் எனவே ஒரு சிறந்த சூழ்நிலையை உருவாக்க உடல் உள்ளம் மனவளர்ச்சி இது எல்லாமே வந்து சிந்தனைகள் வளர வந்து கல்வி கண்~ கல்வி கண்டிப்பா வேணும் ஒரு தனி மனிதனின் திறமைகள் வந்து அவன் சமுதாய பயன்பாட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உலகிலே பங்களிப்பு செய்ய கல்வி வந்து மிகப்பெரிய துணை புரியும் ஆஹ் வாழ்க்கையில வந்து குறிக்கோள்களை அடைய அவர்களின் சக்தியும் செயலையும் வெளிப்படுத்த வழி~ வழிப்படுத்தும் மனி~ மனிதன் வந்து அவனோட அறிவு படைப்பாற்றல் பிரதிபலி~ பிரதிபலிப்பு சக்தி போன்றவை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 வாழ்க்கையில வந்து குறிக்கோள் அடைய அவர்களின் சக்தியும் செயலும் வழிப்படுத்தும் மனிதனோட அறிவு வந்து படைப்பாற்றல், பிரதிபலிப்பு இது எல்லாத்துக்கும் வந்து வழிகாட்டியா உள்ளது இதை வந்து நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி இப்போ ஆஹ் நம்ம கல்வி பெற்ற கிராம மக்கள் வந்து கிராம மக்~ கிராமத்துல இருந்து வெளியேறி கூட்டுக்குடும்பம் தனிக்குடும்பம் அப்படின்னு வாழ்றாங்க இத நான் பெண்கள் வந்து ஆஹ் தனித்தன்மை நிலை வந்து உயருதுன்னு சொல்லலாம் அதாவது வந்து பெண்களும் வந்து வேலைக்கு செல்லலாம் செல்ற நிலை வந்து நகரத்துல வந்து ஆஹ் ஏற்பட்டிருக்கு ஆமா இதனால தான் பெண்களோட கல்வி வந்து ரொம்பவும் மேம்பட்டு இருக்கு இத நான் அவங்களோட இதனால வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை அஹ் மாத வருமானம் போன்ற இந்த மாதிரியான பொருள் இந்த மாதிரியான இது வந்து அவங்களுக்கு வந்து மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த கல்வியானது aids உ அப்புறம் பால்வினை நோய் இந்த மாதிரியான ஆஹ் நோய்களுக்கெல்லாம் எதிரான ஒரு ஆயுதமாகவும் இந்த கல்வியை வந்து நம்ம பாக்கலாம் ஹம் அப்புறம் பள்ளிங்கிறது வந்து ஒரு முறையான அமைக்கப்பட்டு அமைப்பு இந்த வடிவமைப்புலதான் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றவர்கள் கூடி ஆஹ் இந்த மாதிரி பல்வேறுபட்ட பள்ளி செயல்முறைகளை ஈடுபட்டு ஒரு குழந்தையோட கல்வியின் வளர்ச்சிக்கு வந்து அந்த ஒரு ஆஹ் ஒரு அமைப்பா செயல்படுறாங்க இப்போ பள்ளி படிப்பு கல்விங்கிறது வந்து ஒரு முறையான கல்வித்திட்டம் மூலம் நம்ம அறிவு, திறமைகள், உடல், உள்ளம், மனவளர்ச்சி, சமூக சிந்தனை, ஆஹ் அது மட்டும் இல்லாம ஆன்மீக சிந்தனை இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் கல்வி கல்வி வந்து அளிக்கும் இடம் வந்து ஆஹ் பள்ளி~ பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் பள்ளிகள் வந்து ஆஹ் ஒரு திட்ட வரையின் படி ஆஹ் சிறந்த ஆஹ் பாடப்பிரிவு மூலம் வந்து சிறந்த பாடப்பிரிவு மூலம் வந்து நமக்குப் பல அனுபவங்களை வந்து கற்று~ கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னுட்டுச் சொல்லலாம் ஆஹ் இதெல்லாம் வந்து இந்த பல விஷயங்கள வந்து ஒரு அறையில் கற்றுக் கொடுக்கிறது வந்து பள்ளிக்கூடம் அப்படின்னுட்டு நம்ம சொல்லலாம் ஆஹ் பள்ளிப் படிப்பு என்பது நீண்ட வாழ்வின் பாடங்கள கற்றுக் கொடுப்பதும் அப்படின்னுட்டு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க இது வந்து குழந்தைகள் குழந்தைப் பருவத்திலே வந்து அஹ் பள்ளி வருது கல்~ இதனாலே என்ன சொல்றாங்கன்னா குழந்தைப் பருவத்தில வந்து பள்ளிக்கு வந்து நிறுத்தாம இறுதிவரை ஆஹ் கண்டிப்பா போகணும் அப்படீன்னுட்டு சொல்றாங்க இந்தப் பள்ளிங்கிறது வந்து முன் தொடக்கக் கல்வி உயர்நிலைக் கல்வி, மேல்நிலைக் கல்வி, சிறப்புக் கல்வி, பல்கலைக் கல்வி, பல்கலைக்கழகக் கல்வி என போய்க்கிட்டே இருக்கும் இந்த முன் தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறது என்னன்னா குழந்தை பருவக் கல்வி இந்த கல்வி முறையில வந்து மூன்று முதல் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து கல்வி அளிக்கிறாங்க இந்த இந்த கல்~ இந்த மாதிரியான கல்வியின் மூலமா குழந்தைகளினுள்ள உடல் உணர்வு மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு வந்து இது ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது இந்த இது வந்து குழந்தையின் எதிர்காலத்துக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான அடிப்படையா வந்து விளங்கும் தொடக்கக் கல்வி அப்படின்னா தொடக்கக் கல்விங்கிறது வந்து ஒரு குழந்தை ஐந்து வயதில் தொடங்கி ஒரு பத்து வயது வரை இந்த கல்வி கற்கிற நிலையை வந்து தொடக்கக் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து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

ஒரு நாட்டுக்கு பொறுப்பேற்க வழிநடத்த ஒரு குழந்தையை தயார் செய்வது இதன் நோக்கமாகும் இந்த தொடக்கக் கல்வியை வந்து ஆஹ் தொடக்கக் கல்விதான் வந்து ஒரு இது ஆஹ் வேர்னே சொல்லலாம்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 ஆஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாம் நிலைக் கல்வி அப்படின்ற வந்து சொல்றாங்க பல்கலைக்கழகத்துல தொழிற்கல்வி பள்~ பள்ளியை மட்டும் அத வந்து ஆஹ் சொல்றாங்க ஆஹ் இந்த கல்வி வந்~ இந்த கல்விக்கு ஏற்ப வந்து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 ஆஹ் அதன் ஒரு பகுதியான இரண்டாம் நிலை அல்லது உயர்நிலைப் பள்ளிகள் பள்ளிகள் அஹ் அதுமட்டுமில்லாம நகரப் பள்ளிகள் கல்லூரிகள் அல்லது புவிசார் பள்ளிகள் என்றும் இத இத வந்து அழைக்கிறாங்க இது வந்து உயர்கல்வியை

ஆனா முக்கியமாக ஆஹ் இளம் வயதிலேயே அதாவது அஞ்சு to பத்து வயசு இருக்குல்ல இந்த கல்வி வந்து ஆஹ் ஆஹ் முக்கியம் அப்படிங்கறாங்க so அமெரிக்கா அமெரிக்கால, கனடால, ஆஸ்திரேலியாலயும் ஆஹ் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக் கல்வி வந்~ கல்விதான் வந்து அங்க நிறுவப்பட்டிருக்கு இது வந்து இதை வந்து Ktwelve கல்வின்ட்டு வந்து அழைக்கிறாங்க இந்தியால வந்~ இந்தியால என்ன

தொழிற்கல்வியாகவும் நேரடியாக பயிற்சி ஆஹ் பயிற்சி ஹம் மேல்நிலைக் கல்வி அப்படிங்கிறது வந்து இது வந்து இரண்டு ஆண்டு கல்விமுறை அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு மாணவனோட உயர் கல்விக்கு பிறகு அவனுடைய திறன்களை வந்து ஆஹ் கண்டறிஞ்சு அவனுக்கு திறனுக்கேற்ப அந்த திசையில அவன மாத்தி விட வேணும் ஆஹ் இது வந்து ஒரு பெரிய அளவுல அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வந்து

இந்த மாதிரி ஏகப்பட்ட கலையில வந்து கைத்தொழில் போன்ற பாடப்பிரிவுகளை வந்து இதுல உள்ளடக்கி இருக்கு சிறப்பு கல்வி அப்படின்னு இருக்கு சிறப்பு கல்வின்னா இப்போ கடந்த காலத்துல வந்து உடல் ஊனமுற்ற நபர்கள் வந்து பெரும்பாலும் படிப்பது வந்து இல்ல ஆனா வந்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் வந்து மருத்துவர்களால் இல்லைன்னா வந்து சிறப்பு ஆசிரியர்களால வந்து ஒரு சிறப்பு கல்வி வந்து அளிக்கப்பட்டிட்டிருந்தாங்க இந்த கல்வி வந்து ஆஹ் மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு ஆரம்பகால மருத்துவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க இவுங்க வந்து ஹம் இன்று இருக்கும் ஆஹ் சிறப்பு கல்விக்கான அடித்தளத்தை வந்து அவுங்கதான் போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவுங்க வந்து ஆஹ் அவருக்கு ஆஹ் அந்த ஊனமுற்றோர்கள் மேல ஒரு தனிப்பட்ட அக்கறை அறிவுறுத்தல்கள் அப்புறம் செயல்பாட்டுத் திறமைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துனாங்க ஆரம்ப காலத்துல வந்து கடுமையான குறைபாடுகள் கொண்டவர்களுக்கு வந்து சிறப்பு கல்வி வந்து வழங்கப்படல ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து சிறப்பு கல்வி வந்து வழங்கப்பட்டுச்சு ஆனா வந்து சமீபத்துல இந்த ஆஹ் கடினமான கற்றல் வந் ~ அனுபவம் வந்து அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கற ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிருக்காங்க இந்த நிலையில தான் வந்து பல்கலை~ ஆஹ் பல்கலைக்கழக கல்வி அல்லது தொழிற்கல்வி ஆஹ் இது இது வந்து என்னன்னா ஆஹ் இந்த நிலை வந்து மாணவர்களுக்கு வந்து மேற்படிப்பு இல்லைன்னா வந்து தொழிற்கல்வியை வந்து அமையலாம் இந்த கல்வி வந்து அவர்களுக்கு வந்து உண்மையான அப்புறம் பழமையான அறிவு நம்பிக்கைய உண்~ ஆஹ் உண்டாக்குறது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 அது மட்டும் இல்ல இந்த பல்கலைக்கழகம் வந்து மாணவர்களோட தனித்திறமையை வந்து வெளி~ வெளிக்கொண்டு வந்து அப்புறம் அவங்களை அவங்களை வந்து சமுதாயத்துல சிறந்த முறையில வந்து சேவை செய்யறவங்களாகவும் வந்து வந்து வழிகாட்டுது ஆஹ் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கண்டுபிடிப்பு வேளாண்மை, மருத்துவம், தொழில்நுட்பம் இந்த மாதிரியான துறைகள்ல அவங்களை வந்து ஈடுபட வைக்கணும்னு இந்த பல்கலைக்கழகம் வந்து ஆஹ் மிகவும் வந்து ஒரு உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறாங்க ஹம் இப்ப வந்து கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வித்துறைங்கிறது வந்து ஒரு கல்வியோட சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தைக் குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுல வந்து அரசாங்கத்தோட கல்வித்துறை கல்வி அதிகாரிகள், பயிற்சி நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள், இதெல்லாமே வந்து இந்த கல்வித்துறையிலதான் அடங்கும் இதனோட முன்நோ~ முதல் நோக்கம் அப்படின்னு சொன்னோம்னா இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்விய ஆஹ் ஒரு அறிவு கல்வி அறிவு கொடுக்கிறதுதான் பாடத்திட்டங்களை வந்து உருவாக்குற~ உருவாக்குறோம் அஹ் கல்வி கூடங்களை வந்து நடத்திட்டு வர தலைமை ஆசிரியர்கள் ஆஹ் ஆசிரியர்கள் மாணவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அஹ் ஒரு ஒரு இதா ஒரு சேர்ந்து நின்னு பலரோட துணை கொண்டு அந்த கல்வி அறிவை வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கும் பணிய செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சி அமைப்பு அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டது

இந்த கல்வி முறை வந்து ரொம்பவும் உயர்ந்திருக்கும் அப்படின்றது வந்து அவங்களோட ஆஹ் ஆராய்ச்சியில வந்து ஆஹ் தெரி~ தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆஹ் இந்த பாடத்திட்டங்களை வந்து பாலுறவை பற்றி சரியான புரிதல் வந்து மாணவர்களுக்கு ஆஹ் வர தேவையான கருத்துக்களை சேர்க்க வேணும் அப்படின்ட்டு ஐக்கிய நாடுகளோட துணை நிறுவனங்களும் வந்து பரிந்துரை~ பரிந்துரைக்குது

இந்த ஆஹ் பாலுறவைப் பற்றின புரிதலும் மாணவருக்கு மிகவும் முக்கியம் அப்பதான் தப்பால~ தப்பான வழியிலே வந்து அவங்க செல்லமாட்டாங்க அப்புறம் வந்து இந்த இதுக்கு முன்னேற்றத்திற்கான இலக்குகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா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 பொருளாதார மேம்பாட்டுக்கான உறுதி வந்து இந்த கல்வி ஆஹ் வந்து செய்யணும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஆஹ் அவங்க ஆஹ் இலக்குகள் வந்து தாங்கள் விரும்பியபடி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 இந்த மாதிரி பரிந்து~ பரிந்துரைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி அத வந்து கூடிய விரைவில நம்ம இதுலயும் செயல்படுத்தினா நல்லா இருக்கும்

நம்ம சமுதாயத்துல வந்து பல கூறுகளிலும் அதனோட பயன் வந்து ஆஹ் கிடைக்கும் அப்படின்னுட்டு UNESCO அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து சொல்லுது ஆனா இந்த பயன் வந்து நீடித்திருக்க வேணும்ன்னா அந்த அதிகா~ அதிகாரிகள் அப்பப்போ சரியான முடிவு எடு~ முடிவு எடுத்து தலையிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு காண வே~ வேண்டும் ஆஹ் அப்படின்னுட்டு அந்த நிறுவனம் சொல்லுது மேலும் unesco நிறுவனம் என்ன என்ன சொல்லுதுன்னா இந்த தலையீட்டின் போது அவங்க வந்து ஒரு சில விதிமுறைகளை வந்து கடைபிடிக்க கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அது என்னென்னன்னு பார்த்தோம்ன்னா ஆஹ் தேசிய தலைமை உடைமை முறை

அப்புறம் ஒரு தலையீடு முறை வந்து ம~ ஆஹ் இன்னொரு தலையீட்டு முறையோட வந்து ஆஹ் பொருந்தியிருக்கணும் அதுக்கப்புறம் தொலைநோக்குப் பார்வையுடன் அந்த செயல்முறைகள் வந்து கடைபிடிக்கப்படணும் அப்புறம் இறுதியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் வெளியில இருந்து ஆஹ் ஏதாச்சு ஒரு தலையீடு வந்து இரு~ இருந்தா அதற்கு வந்து நிபந்தனைகளை வந்து போடணும் அப்படின்னுட்டு சொல்றாங்க

அதே மாதிரி இப்ப கல்விக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு அதாவது அது வந்து சில கருத்துக்களை கொண்டது அதுல ஒரு சிலது வந்து என்னன்னா கல்வி உளவியல், அறிவுநுட்பமும் கல்வியும், கல்வி கற்கும் வழிமுறைகள்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 இந்த மாதிரி வித்தியாசமான முறைகள்ல வழங்கலாம் இதோட இசைக்கல்வி, மாந்தரக கல்வி, சொல் வழி கல்வி இந்த மாதிரி ஏகப்பட்டதும் இருக்கு ஆஹ் அப்படிங்கிறவங்க வந்து ஆஹ் ஆஹ் ஆய்வு பண்ணாங்க என்னன்னா ஒரு மாணவனோட கல்வி கற்பதற்கு வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கிறது வந்து என்னென்ன அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க என்னதுன்னா சுற்றுப்புற சூழ்நிலை, மாணவர்களோட உணர்வுகள், சமுதாய சக்திகள்

அப்புறம் வந்து என்பவர் வந்து ஒரு பன்முக அறிவுநுட்ப கோட்பாடு அதாவது இந்த ஒரு இந்த ஒரு மாதிரியான கருத்தை வந்து முன்மொழிந்தாரு அது வந்து அறிவு நுட்பம் என்பது வந்து பல கூறுகளைக் கொண்டது அப்படின்னும் இவர் கூற்றுப்படி அறிவுநுட்ப நிலை வந்து எட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு

ஆஹ் கல்வியில தே~ நல்லா படிச்சு தேர்ச்சி பெற்று அவங்களோட மேற்படிப்புக்காக வந்து கல்வியில வந்து சேர்றாங்க ஆஹ் கல்வ~ கல்வி அறிவு வந்து நுட்பத்தை வந்து கூட்டுகிறது அப்படின்னுட்டு சொல்றாங்க ஆஹ் கல்வியினால வந்து ஒரு~ ஒருத்தவங்களோட அறிவு கூர்மை வந்து அதிகரிக்கும் ஆஹ் அப்படி என்று அப்படி இருந்தாலும் ஐம்பத்தி மூன்றாம் அகவையில் ஆஹ் அவங்களோட அறிவுக்கூர்மை அவங்க படித்த படிப்பை ஆஹ் அவங்களோட படிப்பை சார்ந்து இருப்பதை விட எட்டாம் அகவையில் ஆஹ் இவ்~ இவ்விதத்தை சார்ந்~ சார்ந்திருக்கிறது அப்படின்னுட்டு சொல்றாங்க கல்வி உளவியல்னு பார்த்தோம்னா

கற்பத்துல வந்~ கற்பதில் உள~ உளவியல் சிக்கல்கள் கற்றுக்கும்போது குறுக்கிட சரி செய்தல் ஆஹ் கல்வி கூடங்களிலே வந்து சமுதாய உளவியல் சிக்கல்கள் இதெல்லாம் பற்றி ஆராயும் துறைதான் இது எடுத்துக்காட்டா ஆஹ் உயர்திறன் வாய்ந்த குழந்தைகள் வந்து பிறவி குறைகள் உள்ள குழந்தைகள் ஆஹ் ஆகியோரின் தேவைகளை அறிந்து அதுக்கேத்த மாதிரி அவங்க எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி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 சரியான முறையில வந்து அமைக்கலாம், தொழில்நுட்பங்களை வந்து எப்படி வந்து புகுத்தலாம், வகுப்பறையை எவ்வாறு ஆளலாம், ஊனமுற்றவர்களுக்கு வந்து எவ்வாறு கல்வி கொடுக்கலாம் இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு ஆஹ் கொடுக்க இயலும் இந்த கல்வி உளவியல் மூலமா ஆஹ் அப்புறம் அப்படிங்கிற ரெண்டு ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதனோட கல்வி க~ கற்பதற்கு வந்து தூண்டுகோல எது எது இருக்குது அப்படின்ட்டு எழுந்த கேள்விக்கு வந்து இவையெல்லாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஹ் நாலு இதை சொல்லி இருக்காங்க அது என்னன்னுன்னா ஆஹ் சுற்றுப்புற சூழ்நிலை, மாணவனின் உணர்வுகள், சமுதாய சக்திகள், உடல் தொடர்பான பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த சிக்கல்கள் இதே கால கட்டத்துல ஜோசப் ஆஹ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புதிய வகையான கல்வி கற்பு முறைய வந்து ஆஹ் ஆஹ் எடுத்துட்டு வந்தாங்க அது என்னன்னா ஆஹ் ஓவர் ஓவர் கார்ட்னர் அப்படிங்கிறவர் வந்து பன்முக அறிவு நுட்ப கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கல்வி முறைய வந்து ஆஹ் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்மொழிந்து ஆஹ் அறிவு நுட்பம் என்பது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 அவங்களும் சேர்ந்துதான் அதோட கத்துக்குறாங்க இப்ப வந்து ஆஹ் தம் நிலையைப் பொறுத்து ஆஹ் தமக்கென ஒத்துவர வழிமுறையை வந்து அவங்க சரியான ஆஹ் யுக்தியைப் பயன்படுத்தி அவங்க கத்துக்கணும் ஆஹ் இப்போ வந்து ஆஹ் அப்படிங்கற ஒருத்தர் இருக்காரு ஆஹ் அவர் வந்து கல்வியை வந்து காட்சி வழ~ காட்சி வழிக்கல்வி, செவி வழிக்கல்வி, செயல் வழிக்கல்வி, இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு பார்க்கக்கூடாது ஏன்னா இது அடிப்படையில வந்து மாணவர்களையே பிரிச்சி பார்க்க நேரிடும் அந்த மாதிரி கூ~ கூறி இந்த மாதிரி ஆஹ் பிரிச்சு பார்க்காம எல்லாத்தையும் வந்து கல்வி அப்படிங்கற ஒரே இதா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம மனம், மூளை இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஆஹ் க~ கல்வியில வந்து எவ்வாறு செயல்படு~ செயல்படுது அப்படிங்கிறதை வந்து ஆஹ் அப்படிங்கறத ஆராயக்கூடிய படிப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா கல்வி சார் நரம்பு நரம்பு அறிவியல் அப்படின்றதை சொல்றாங்க ஆஹ் இதுல வந்து அறிவு உணர்வு சார்ந்த நரம்பு அறிவியல், வளர்ச்சி உணர்வு சார்ந்த நரம்பு அறிவியல், கல்வி சார்ந்த உளவியல், கல்வி சார்ந்த தொழில்நுட்பம், ஆஹ் கல்வி கோட்பாடுகள் இந்த மாதிரியான துறைகள் வந்து ஆஹ் பல வந்து இருந்து கல்~ கல்வித்துறைக்கு வந்து என்னென்ன ஆஹ் கருத்துக்களை வந்து ஆஹ் கடன் வாங்கி கல்~ கல்வியை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஆய்வை வந்து மேற்~ மேற்கொண்டிருக்காங்க ஹம் கல்விசார் நரம்பு அறிவியல்ல வந்து ஒருத்தர் படிக்கும் போதும் கணிதத்தைப் பற்றிய சிந்தனைகள் தோன்றும் போதும் ஒன்றை கூர்ந்து கவனிக்கும் போதும் மூளையிலே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதை ஆய்வு நடத்து~ நடத்துறாங்க இந்த இதுல வந்து இத்துடன் ஆஹ் வாசிப்பு குறைபாடு, கடிதம் கற்றல் குறைபாடு வந்து ஆஹ் இருக்கிற சிலர் ஒரு சிக்கலான விஷயத்தையும் இதுல வந்து ஆராயு~ ஆராயுறாங்க கல்வியோட நோக்கம் வந்து ஆஹ் கல்~ கற்றுக் கொடுக்கப்படுகின்ற கல்வி வந்து எதற்காக ஆஹ் கல்வியோட நோக்கம் என்ன இதெல்லாம் பற்றி கருத்துக்கள் வந்து நிறைய இருக்கு அறிவாற்றல், மன விடுதலை, பண்பாடு, அடையாளம், வேலைவாய்ப்பு வாழ்க்கைய வந்து சரியாக அமைத்துக் கொள்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல வந்து இந்த கல்வியோட பங்கு வந்து அதிகமாவே இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எதபத்தி பார்க்க போறோம்னா கால்பந்து கூட்டமைப்பு. கால்பந்து கூட்டமைப்பு என்பது என்ன அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா உலகிலே தலைசிறந்த விளையாட்டா ஒரு விளையாட்டு கருப்படுத்துனா அது கால்பந்துதான் அது யாருக்கு மிகை~ மிகையாகாது பொதுவாக கால்பந்து என்பது பதினோரு வீரர்களைக் கொண்டு இரண்டு அணிகளை வச்சு நம்ம ஒரு match நடத்துறோம் ஒரு team க்கு பதினொரு பேரா இன்னொரு team க்கு ஒரு பதினொரு பேரா கொண்டு நம்ம ஒரு போட்டிகள் நடத்தப்படுகிறது. ஒரு கோள வடிவிலான ஒரு பந்து அது அதே தான் football என்கிறோம். கோள வடிவில் இருக்கும் அந்த பந்து சங்ககாலப் பகுதிலும் இக்காலம் வரைக்கும் இந்த football ன்றது வந்து ஒரு பயங்கர famous ஆன ஒரு பிரபலமான விளையாட்டு ஆகும் உலகத்தரம் சிறந்த விளையாட்டுகளில் அதுவும் ஒரு ஒரு விளையாட்டாக கருதப்படுகிறது மக்கள் அதிகம் நேசிக்கும் விளையாட்டுகளில் ஒன்றாகவும் நாம் football ல சொல்லலாம் இந்த விளையாட்டு செவ்வக வடிவ இந்த புல்தரை அல்லது அந்த செயற்கை செயற்கைப் புல்தரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த செயற்கைப் புல்தரை நான் நம்ம இயற்கைப் புல்தரை அது ஒரு செவ்வக வடிவான shape ல வச்சுதான் நம்மோ இந்த ஒரு football என்கிற விளையாட்டை நம்ம விளையாடப்படுது. ஏன்னா நீங்க எதிர் எதிர் திசையிலதான் goal அடிக்கிற மாதிரி set பண்ணி இருப்பாங்க அவர்களுக்கு

அதுலயும் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இந்த கால்பந்து விளையாட்டில் goal keeper மட்டுமே ball ல கையில பிடிக்க முடியும் அவர் ஒருத்தரால தான் ball அ கையில பிடிக்க முடியும் மற்ற வீரர்களுக்கு ball கையில் பட்டாலோ இல்லை மைதானத்தை விட்டு பந்து வந்து வெளியே சென்றாலோ அஹ் ஆட்டத்தின் அப்படியே நிறுத்தப்படும் மறுபடியும் அது பண்ணப்படும் மத்தபடி மற்றவர்கள் தங்கள் உடலில் மட்டுமே தடுக்க முடியும் உடலிலோ காலிலோ மட்டும்தான் அஹ் பந்தை தவிர்க்க முடியும் goal keeper ர போல நம்மல்~ ம~ மற்றவர்களும் கையில் தடுக்க சாத்தியமற்றது அஹ் அற்றதாக இது விதிகளில் கூறப்படுகிறது ஆட்டத்தின் முடிவில அதிக goal அடிக்கும் அணி தான் வெற்றி என அறிவிக்கப்படும் ஆட்டத்தின் முடிவில் இரண்டு அணிகளுக்கும் பொறுத்தவரைக்கும் எந்த அணி அதிக goal கள் அடிக்கிறதோ அது நம்ம வெற்றின்னு கருதுறோம் கால்பந்துல முதல் first first ஆகி முதல் முதல்ல எங்க தோன்றுச்சுன்னா அது இங்கிலாந்தில் இங்கிலாந்துல அது சொல்~ சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுவத்தி மூணாம் ஆண்டுதான் இங்கிலாந்துல இந்த கால்பந்து போட்டியானது தொடங்கப்பட்டது சர்வதேச கால்பந்துக்கு ஒரு கூட்டமைப்பு ஒன்று இருக்கிறது அதை நாம் FIFA என்கிறோம் FIFA கூட்டமைப்பு அந்த FIFA கூட்டமைப்பு தான் உலகில் அதிக பேர் அதிகம் அதிக முக்கியத்துவமான கூட்டமைப்பு FIFA so முக்கியமா சொல்ல வேண்டும் என்றால் இது நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை இந்த கால்பந்து போட்டியானது உலகக் கோப்பை கோப்பை ஒன்று விளையாடப்படுகிறது அதை உலகில் முக்கால்வாசி ரசிகர்கள் அதை பார்க்கின்றனர் சர்வதேச கால்பந்து போட்டியில் போட்டியாக உலகில் உலக கோப்பை கால்பந்து விளங்குகிறது இந்த உலக கோ~ உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை பார்த்து ரசிக்கும் போட்டியாளர்கள் ஏராளம் எனினும் இது தொலைக்காட்சியில் பார்த்து ரசிக்கும் மக்களும் அதிகமான மக்களே இருக்கின்றனர் கால்பந்தை பொறுத்தவரை நம்~ நம்ம goal லுல அடித்து அதிகமான ஆஹ் அதிகமாக goal அடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நாம் கூறி இருந்தோம் ஆனாலும் போட்டி சமனில் முடிந்தால் அவர்களுக்கு extra time அப்படின்னு என்று சொல்லப்படும் சிறிது நேரம் கொடுக்கப்படும் அதிலேயுமே goal கள் சமமாக முடிந்தால் penalty shoot என்று சொல்லப்படும் முறையிலும் அவர்களுக்கு வழங்கப்படும் இதில் யாரு அதிகமாக அடிக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி என்ற முறையில்தான் இந்த ஆட்டம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது ஒலிம்பிக் போட்டியை விடவும் இந்த போட்டியை ~யை காண ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் இருக்கின்றனர். சொல்ல வேண்டுமென்றால் சுமார் இரு மடங்கு ரசிகர்கள் ஒலிம்பிக்கை விட கால்பந்து போட்டிக்கு அதிக~ அதிகமாகவே உள்ளனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இங்கி~ இங்~ இங்கிலாந்தில் பள்ளிகளில் தான் முதல் முதலில் நான் இந்த உலவுக்கு உலவு~ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முதல் முதலில் இந்த பள்ளிகளில் தான் இந்த கால்பந்து போட்டியானது நடைபெற்றது அப்பொழுது அந்த விதிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை அதற்கு பின்பு ஒரு ஒரு போட்டியாக ஒரு ஒரு போட்டியாக நடத்தும் பொழுதுதான் இதற்கு இதற்கு இந்த மாதிரி விதிகள் அது இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்ற விதிகள் கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த cambridge பல்கலைக்கழகத்துடன் இந்த விதியோ எழுதப்பட்டுச்சு அந்தந்த விதிகள் எழுதப்பட்ட cambridge பல்கலைக்கழக விதிகளை சில கூட்டமைப்புகள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு எதிர்ப்புகள் அதிகமாகவே இருந்தன விதிகள் முதலில் அதிகப்பேரை எதிர்த்தே பேசப்பட்டு வந்தது பின்பு பன்னாட்டு கால்பந்து சங்க வாரியத்தின் சார்பாக விதிகள் தீர்மானிக்கப்பட்டது. மற்ற நாடுகளை கலந்து ஆலோசித்து சிறிது அவர்களது விதிகளை இந்த மாதிரி கொண்டு வரலாம் என்று சொல்வது போல அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்து இந்த விதிகளை எழுதினர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு

ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு உள்நாட்டு அணிகளுக்கு இடையே போட்டிகள் முதல் முதலில் நடத்தப்பட்டன உள்ளூர் போட்டிகள் என்று அழைக்கப்பட்டது அது உலக நாடுகளுக்கு அறியும் முன்பே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உ~ உள்ளூர் போட்டிகள் நடத்தப்பட்டு

உலகில் மு~ முதன் முதலில் ஆடிய சர்வதேச போட்டி என்னவென்றால் ஆயிரத்தி எட்நூத்தி இருவத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்காட்லாந்து மட்டும் இங்கிலாந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே நடந்~ நடந்த போட்டியாக கருதப்படுகிறது இது வரலாற்றில் முக்கியத்துவமான போட்டி எனவும் கால்பந்து உருவா~ மற்ற நாடுகளுக்கு உருவாவதற்கான இதுவும் ஒரு அடித்தளமான நாடு எனவும் கூறப்படுகிறது FIFA fifa என்பது பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தொடங்~

அதிகப்படியான மக்கள் தங்கள் விரு~ விருப்பும் விளையாட்டாகவே கால்பந்து அமைந்துள்ளது. மற்ற அனைத்து போட்டிகள் எடுத்துக்காட்டாக கிரிக்கெட் மற்ற கூடைப்பந்து ஆகியவற்றை எல்லாத்திலும் காட்டிலும் இந்த அதிகப்படியான மக்கள் விரும்பும் விளையாட்டாக இந்த football என்பது அமைந்துள்ளது கோடிக்கணக்கான மக்கள் ரசிகர்கள் T~TV யிலும் தொலைக்காட்சி தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும்

சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த இந்த ஒரு விளையாட்டை பங்கேற்கின்றனர் என்பது அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமே உலக மக்கள் அனைவரும் அனைவருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விளையாட்டாக

அவர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது இந்த விளையாட்டு மட்டுமின்றி இது ஒரு மனதிற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது தங்கள் உடல் கட்டுப்பாட்டையும் சீராக வைத்துக் கொள்வதற்கும் அஹ் கட்டுப்பா~ கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும்

கால்பந்து ஆட்டத்தின் நம்~ நமது பொறுத்தவரை கால்பந்து போடுகிறோம் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் soccer என்ற பெயர் வைத்து அழைத்து அழைத்து வந்தனர் பந்து மைதானத்தை விட்டு வெளியே சென்றாலோ அல்லது நடுவரோ நடுவர் நிறுத்தினால் மட்டுமே ஆட்டம் நிர்க்கும் மற்றபடி ஆட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதில் விதிகள் வந்து அதிகமாக பேச~ பயன்படுத்தப்பட்டு வருகின்றன சொல்ல வேண்டுமென்றால் விதிகளை பொறுத்தவரைக்கும் பதினேழு விதிகள் கால்பந்து அமைப்பில் உள்ளன goal keeper உ மட்டுமே கையில் உரை மட்டும் அணிந்திருப்பார். அவருக்கு மட்டுமே கையில் பந்தைப் பிடிப்பதற்கான தகுதி

அவர்கள் போட்டது போல இருக்காமல் வேறுபாட்டிற்~ போல் இருக்கும் இதை இந்த விளையாட்டை நட்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வரக்கூடிய ஆண்டுகளில் நடத்தப்பட்டு வந்தன சுமார் அதிக கோடியான தொகைக்கு இந்த fo~ foot ball எனப்படும் விளையாட்டானது விளையாடப்படுகிறது. நட்பு ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும் இந்த league போட்டிகள் அது இது என்று நடைபெற்று வருகின்றன. இதில் மஞ்சள் சிவப்பு அட்டை போன்ற ஒழுக்~ ஒழுக்கமும் ஒழுக்கமும் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் இதிலும் உள்ளன மஞ்சள் அட்டை என்பது அவர்கள் விளையாடும் போது so ஏற்படும் இதற்கு எச்சரிக்கையாய் அமைகிறது சிவப்பு அட்டையை காட்டும்போது அவர்களுக்கு மைதானத்தை விட்டு வெளியே செல்வதற்கான இதாகவும் அமைகிறது ஆடுகளும் சுமார் நூறு மீட்டர் முதல் நூத்தி பதினஞ்சு மீட்டர் நீளமும்

சுமார் சரா~ சராசரியாக ஒரு வீரர் மூன்று to நான்கு ஐந்து kilometre மைதானத்தை ஓடியே கடக்கிறார் பந்து நகர்த்துவதிலே செலவழிக்கிறார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த உலகக்கோப்பை போட்டியானது

இந்த முறை விதிகளை பயன்படுத்தி கால்பந்தாட்டம் மிகவும் சிறப்பாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது உலக கோப்பையை வெல்ல பல நாடுகள் முயற்சி செய்து வரும் நிலையில் ஒரு சில நாடுகள் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. இது மிகவும் அதிகவும் புகழ் பெற்ற விளையாட்டாக விளங்குவதால் இதன் உலக விளையாட்டு என்று இதைக் கருதப்படுகின்றன இது சும்மா சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதலே இந்த உலக கோப்பையானது நடைபெற்று வருகிறது வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு விளையாட்டு என்ன என்று கூற வேண்டும் என்றால் அதை நாம் கால்பந்து போட்டி என்று கூறலாம் இது மிகை~ மிகையாகாது இந்த முறை விதிகளை அதிக விதிகளை பயன்படுத்தியும் மக்கள் அதிகமான ஆர்வத்தைக் கொண்டும் இந்த விளையாட்டை கண்டுகளித்து அவர்களுக்கு தேவையான வீரர்களை ஆதரித்து போட்டியை காண்கின்றனர் சுமார் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் தொலைக்காட்சியிலும் கண்டு மகிழ்கின்றனர் இரண்டு கம்பங்களுக்கு இடையே ஒரு பின்புறம் பின்பக்கமாக வலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் எட்டடி உயரத்தில் அந்த goal post எனப்படும் கம்பம் இருக்கும் இதில் யார் அதிகமாக goal கள் சேர்க்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற்ற அணியாக கருத முடிகிறது goal கம்பத்திருக்கு பின்னால் செலுத்தப்பட்டிருக்கும் வலைகள் அதற்கு முன்பால் ஒரு கோடுகள் goal keeper நிற்க வேண்டும் என்று ஒரு விதிமுறை அதற்க்குக்கிட்ட அதிகமான விதிமுறைகள் இதுல இருக்கும் ஆனால் வ~ வரக்கூடிய காலங்களில் அது அனைத்துமே மக்கள் கடைப்பிடித்து அந்த விளையாட்டை ஒரு மகிழ்ச்சியான விளையாட்டாக கருதப்பட்டு வருகின்றனர் ஜெர்மனி பிரான்ஸ் இன்னும் இத்தாலி போன்ற நாடுகள் இந்த விளையாட்டிற்கு ப~ முழு முழு நாட்டையே அர்ப்பணித்து இந்த விளையாட்டுகளை விளையாடி வருகின்றனர் போட்டி சமநிலையில் முடியும் பட்சத்தில்

இன்று வரையும் புகழ்பெற்ற விளையாட்டு என்று சொல்ல வேண்டும் என்றால் அது கால்பந்து விளையாட்டுதான் எடுத்துக்காட்டு மெர்ஸி டொனல்டோ மெய்மர் போன்ற வீரர்கள் உலகில் உ~ உலகிலேயே அறியக்கூடிய முன்னனி வீரர்களாக சர்வதேச கால்பந்து போட்டிகளிலுமே அவர்களது ஆதரவாளர்களும் ரசிகர்களும் உலகம் முழுதும் உ~ உலகம் முதலும் பரவியுள்ளனர் என்றால் அதற்கும் கால்பந்து போட்டி விளையாட்டு வீரர்களுக்குத்தான் இதை எக்காரணம் கொண்டு இது மிகையாகாது இதில் ஆட்டத்தின் முடிவில் அதிகமான goal களை அடிக்கிறார்ங்கிறதுதான் நம்ம இவர்களுக்கு வெற்றி என்று நாம் அறிவிக்கப்படுகிறது இதன் முக்கியம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்தது பதினோரு பேர் ஆடுகின்றனர் சுமார் அனைத்து வீரர்களும் தங்கள் பந்~ பந்தை நகர்த்துவதில் குறியாக இருப்பதனால் அவர்கள் தங்கள் உடல் கட்டமைப்பு அதிகப்படியான உ~ உடல் உடல் வலிமையை கொண்டவர்களாக இருக்கின்றனர் மிகவும் புகழுமை வாய்ந்த விளையாட்டாக கருதப்படுகிறது இந்த விளையாட்டு இன்று மட்டுமில்லாமல் இன்~ இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் இந்த ஓ~ கால்பந்து போட்டியை தவிர அதர்வீட~ அதற்கு விட புகழ் பெற்ற விளையாட்டாக எந்த விளையாட்டும் கருத முடியாது என்கின்ற அளவிற்கு கருதப்படுகிறது சொல்ல வேண்டுமென்றால் உலகிலே புகழ் பந்~ புகழ்மிக்க விளையாட்டு கால்பந்து விளையாட்டு என்பதை கூறிக் கொண்டு இத்துடன்